இந்த ஃபோட்டோ ல வந்துகிட்டு ஒரு ஆமைய காம்ச்சிருக்காங்க.

துணிக்கடையோட பெயர் வந்துகிட்டு ஜி எம் ஃபேஷன் ஷாப்னு சொல்லி போட்டுருக்கு.

இருந்துகிட்டு ஒரு பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் அடிக்கக்கூடிய எடத்த காம்சிருக்காங்க.

போட்டோல இருந்துகிட்டு ஒரு யோகாசனம் செய்யக்கூடிய ஒரு செக்ஸனை காம்ச்சிருக்காங்க.

ஆனா அந்த இருபது பேர்ல நெறைய பேர் பசங்களு இருக்காங்க நெறைய பொண்ணுங்களு இருக்காங்க.

இந்த போட்டோல வந்துகிட்டு ஒரு அழகான ஃபர்னிச்சர் ஷாப்ப காமிச்சிருக்காங்க.

இன்னொரு பறவை ஒரு மாரி மீடியம் சைஸ்ல இன்னும் ரெண்டு பறவை கொஞ்சம் சின்ன சைஸா இருக்கு.

இந்த சர்ச்ல இருந்துகிட்டு ஒரு பண்டிகனு நினைக்குறே அழகு அழகா தோரணங்கள் கட்டி தொங்க விடப்பட்டுருக்கு.

போட்டோல இருந்துகிட்டு ஒரு டாக்டரு இருந்துகிட்டு அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய நறைய பேத்துக்கு மருந்து எழுதி கொடுத்துட்டுருக்காரு.

இந்த போட்டோல இருந்துகிட்டு ஒரு மரச்செடிலா விக்கக்கூடியனு ஒரு எடத்த காம்ச்சிருக்காங்க.

இந்த சயின்ஸ் பார்க்ல இருந்துகிட்டு ஒரு பூமி சுத்தற மாறி காமிச்சுருக்காங்க.

கோயில் திருவிழால நின்னுகிட்டு நெறைய விதமான வெலக்கெல்லாமே சூடம் பத்தி கொளுத்தி எரிய வச்சுட்டிருக்காங்க.

இருந்துகிட்டு பாறலாம் ரொம்ப பெருசா கருப்பா கிராண்டா மேசிவ்வா இருக்கு பக்க.

இந்த போட்டோவ எடுக்குறது வந்து ரொம்ப லோங் இருந்து எடுத்துருக்காங்க. பாத்தாலே தெரியுது.

பாக்கவே ரொம்ப நீட்ட அ வைட் கலர்ல பெயிண்ட் பண்ணிருக்காங்க ஸ்கூல்க்கு .

கு அது இல்லாம ஒரு அன் ஆ மாருதி ஏ_ஸ்டார் கார் ஒன்னு எடுத்துட்டு போயிட்காங்.

ரெண்டு ஷேர் மாரி போட்டுருக்காங்க முன்னாடி சோபா செட் மாரி அதுவும் பாக்க நல்ல அழகா சூப்பரா இருக்கு ஒயிட் கலர் தீம் சூப்பரா இருக்கு.

இதுல வந்துகிட்டு நெறையா கார் பலவிதமான கார்ஸ் இருக்கு என்னென்ன கார்ஸ் இருக்குன்னா.

இந்த போட்டோல நின்னுகிட்டு ஒரு பெரிய ஒரு ஆபீஸோட என்ட்ரன்ஸ நைட் டைம்ல போட்டோ எடுத்து காமிச்சி இருக்காங்க.

ஆபீஸோட பேர் வந்துகிட்டு சா சாட்விஷன் அப்டினு சொல்லி போட்டுருக்கு.

ஒரு போட்டோல இருந்துகிட்டு சேட்டுயில் கார்க் இருந்துட்டு ஒன்னு வைட் கலர்யும் இன்னும் ஒன்னு பிளாக் கலர்லையும் இருக்கு நெட்யு பாக்குறதுக்கு.